சைடுல வேலி போட்டு அமச்சு வச்சுருக்காங்க.

பின்னாடி வந்துட்டு நெறைய மரம்லாம் வளந்துருக்குது.

சைடுல வந்துட்டு டிக்கெட் கவுண்ட்டர் இருக்குது.

போட்டிங் வந்துட்டு ரெட் கலர் சேரி போட்டுட்டு ஒக்காந்துட்டு இருக்காங்க.

ஒர்தரு கைல கட்டு போட்டுட்டு நின்டுக்குறாரு.

ஒருத்தங்க மருந்து எடுத்து குடுத்துட்டு கிறங்க.

அதுல வந்துட்டு அந்த தண்ணி தெளிக்கிறது நல்லா ஃபால் மாரி இருக்குது.

அ நெறைய டூரிஸ்ட் எல்லாம் இருக்காங்க அதுல ரெண்டு மூணு பேர் வந்து போட்டோ எடுத்துட்டுக்கறாங்க

செவத்துல வந்துட்டு எட்டுனு நம்பர் போட்டு இருக்கு செவத்துல பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிடுக்கங்க.

இந்த ஹோட்டல் பேரு ஹோட்டல் அக்ஷயாஸ் .

ஆ உள்ள வந்து சன் வெளிச்சோ வந்து உள்ள வருது.

ஒரு ஆபீஸ்க்கு போற என்ட்ரன்ஸ் இது.

ஒருத்தர் வந்துட்டு காக்கி கலர் சட்டை போட்டு நடந்து போயிட்ருக்காரு.

மேல லைட் எரியுது சீலிங்ல .

ஒரு கார் வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ள போயிட்டுருக்குது.

இங்க பாத்தீங்கன்னா சாப்பாட்லா பேக் பண்ணி வெச்சுருக்காங்க.

ஒரு பெட் ஷாப்கு முன்னாடி எடுத்துருக்க போட்டோ .

இந்த பிச்சர் மூணு பேர் வந்துட்டு ஆஸ்கர் பிஷ் அண்ட் பெட் ஷாப்பு .

கம்பி மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க.

காம்பௌண்ட் வாலு சிமெண்ட் ஹாலோபிளாக் கல் வெச்சு பண்ணிட்டிருக்கறாங்க.

ஒரு சி_சி_டி_வி கேமரா ஃபிட் பண்ணிருக்றாங்க.

ஆத்துல தண்ணி நறிய ஓடிட்டு இருக்குது.

ஒரு ஜெனரேட்டர் மாரி குட்டியா வச்சுருக்கறாங்க.

முன்னாடி ஃபுல்லும் லைட் செட் பண்ணிருக்காங்க.

இந்த சேர் வந்துட்டு ப்ரவுன் கலர்ல இருக்குது.

இதுல மூணு யூ_பி_ஸ் வெச்சிருக்காங்க அப்பறம் அந்த யூ_பி_ஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் மாறி வெச்சிருக்காங்க.

உள்ள வந்து என்ட்ரன்ஸ்ல ஒருத்தரு ஆரஞ்ச் கலர் ஷேர்ட் போட்டுட்டு நின்னுட்ருக்காரு.

ஒரு லாரி வந்து திக் ப்ளூர் கலர் கார கேரி பண்ணிட்டு போது.

நாளு சேர் இருக்குது ரெண்டு ரெட் கலர்ல சேர் இருக்குது.

முன்னாடி ஒரு மரோ இருக்குதுக்கு ஆ பெருசா.